யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பகுதி 4 க்கு நல்வரவு
இந்த படிகளை கவனமாக முழுமையாக பார்த்துக்கொண்டு போகிறோம்
பாதுகாப்பில் கவனம் வைக்கிறோம்
மேலும் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் களை சோதிக்கிறோம்
ஏதேனும் குழப்பம் இருந்தால் மின்னஞ்சல் அனுப்பவும்
அல்லது யூட்யூப் இல் கமென்ட் செய்யுங்கள்
மேலே நம் யூசர் ஐ ரிஜிஸ்டர் செய்யும் செயலை பார்க்கலாம்
முதலில் டேட்டாபேஸ் உடன் தொடர்பு கொள்ள வேண்டும்
டேபிள் ஐ திறந்து நம் வால்யூஸ் ஐ உள்ளிடுவோம்
இது எளிது என்று நினைக்கலாம்
ஆகவே முதலில் சக்செஸ் என்று ஒரு செய்தியை எழுதுகிறேன்
நம் பேஜ் க்கு மீண்டும் போகலாம்
முன்பு உருவாக்கிய சோதனைகளை செய்து பார்க்கலாம்
ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க அது பிளீஸ் பில் இன் ஆல் பீல்ட்ஸ் என்கிறது
விதவிதமாக பீல்ட் களை நிரப்பி பின் ஒன்றை மறந்து ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க அது இன்னொரு செய்தியை சொல்கிறது
அலெக்ஸ் என டைப் செய்து மேலும் யூசர்நேம் ஐ தேர்ந்தெடுப்பேன்
பின் புல்நேம் மேலும் பாஸ்வேர்ட் ஐ தேர்வேன்
அது ஏபிசி
அடுத்து சில கேரக்டர்ஸ் ஐ கலந்து எழுதி ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க அது யூர் பாஸ்வேர்ட்ஸ் டோ நோட் மேட்ச் என்று சொல்ல வேண்டும்
மீண்டும் ஆரம்பத்துக்கு
அலெக்ஸ் Garrettஎன டைப் செய்வோம்
யூசர்நேம் ஒன்றை தேர்வோம்
பாஸ்வேர்ட் ஐ ஏபிசி என தேர்வோம்
இது 6 கேரக்டர் களுக்கும் குறைவு
ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க பாஸ்வேர்ட்ஸ் மஸ்ட் பே பெட்வீன் 6 ஆண்ட் 25 கேரக்டர்ஸ்
ஆகவே செக் வேலை செய்கிறது
என் புல்நேம் ஐ அலெக்ஸ் காரெட் மற்றும் யூசர்நேம் ஐ அலெக்ஸ் என செய்கிறேன்
பாஸ்வேர்ட் புல் லெங்த் பாஸ்வேர்ட் ஆக இருக்கும்
6 கேரக்டர்ஸ்
Registerஐ சொடுக்க
பாருங்கள் லெங்த் ஒஃப் தே யூசர்நேம் ஒர் புல்நேம் இஸ் டோ லாங்
செக்ஸ் ஐ விரும்பினால் நீங்களே எழுதலாம்
உங்களுக்கே விடுகிறேன்
இப்போதைக்கு பார்ம் வேலிடேஷன் சரியாக இருக்கிறது
இப்போது நாம் நம் யூசர் ஐ ரிஜிஸ்டர் செய்வதை தொடர்வோம்
இப்போது இந்த பார்ம் வேலிடேஷன் சரியில்லை
எர்ரர் எழும்போதெல்லாம் இந்த பீல்ட்ஸ் காணாமல் போகின்றன
போய்விட்டன
மேலும் யூசர் ரிடைப் செய்ய வேண்டி இருக்கிறது
ஆகவே சொல்வது நம் புல்நேம் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் வேரியபிள்ஸ் ஆகியவை இங்கே உள்ளன
இதுவே பிஎச்பி பேஜ் என்பதால் பிஎச்பி ஐ இந்த எச்டிஎம்எல் கோடு இல் இடலாம்
உங்கள் புல்நேம் இன் கீழ் சொல்வது வால்யூ எக்குவல் டோ பாக்ஸ் இல் உள்ள ஒரு வால்யூ
மேலும் ப்ப்டாக் ஐ துவக்கலாம்
பிஎச்பி டாக் ஐ உள்ளே மூடலாம்
இங்கு எச்சோ செய்யப்போவது யூசர்நேம் இல்லை புல்நேம்
இதையே யூசர்நேம் க்கு செய்வேன்
ஆகவே வால்யூ ஈக்வல்ஸ் ஒப்பன் பிஎச்பி டாக்ஸ் குளோஸ் பிஎச்பி டாக்ஸ் மேலும் எச்சோ ஆட் யூசர்நேம்
லைன் டெர்மினேட்டர் இருப்பதை உறுதி செய்க
இப்போது கிறுக்குத்தனமான நீளமான பெயரையும் மற்றும் யூசர்நேம் அலெக்ஸ் எனவும் தேர்ந்தெடுக்க நடப்பதென்ன
பாஸ்வேர்ட்ஸ் ஐ சேமிக்க வேண்டாம்
ஆகவே அதை யூசர் க்கு விட்டுவிட்டலாம்
யூசர்நேம் மிகப்பெரிது
ஆகவே எர்ரர் வர வேண்டும்
நான் ரிஜிஸ்டர் ஐ சொடுக்கஅது நம் புல்நேம் மற்றும் யூசர்நேம் ஐ வைத்துக்கொண்டு விட்டது
ஆகவே அது ஒரு விதி
எர்ரர் கிடைத்து மேலும் ரிடைப் செய்யவேண்டுமானால்
உங்கள் யூசர்நேம் புல்நேம் பாஸ்வேர்ட் பர்ஸ்ட்னேம் மிடில் நேம் சர்னேம் யூசர் பார்ம் இல் இன்னும் எத்தனை பீல்ட்கள் இருக்கின்றனவோ
பெயரை மீண்டும் மீண்டும் டைப் செய்வது வெறுப்பானது
ஆகவே இதை உங்கள் பிஎச்பி டாக்ஸ் இனுள் பிஎச்பி எச்சோ உங்கள் எச்டிஎம்எல் இன்புட் டைப் இனுள் வால்யூஸ் ஐ
இது யூசர் க்கு மிகவும் பயனுள்ளது
யூசர் க்கு எளிமையானதும் கூட
ஒக்கே அல்லது எச்சோ சக்செஸ்
இன்னும் ஒரு சக்செஸ்ஃபுல் பார்ம் ஐ கொடுக்கவில்லை
ஆகவே டைப் செய்வது அலெக்ஸ் காரெட் மற்றும் என் பாஸ்வேர்ட் 6 கேரக்டர்ஸ் க்கு மேல் 25 கேரக்டர்ஸ் க்குள்
ரிஜிஸ்டர் ஐ சொடுக்கலாம்
ஒரு எர்ரர் மெசேஜ்
அதை பார்க்கலாம்
எர்ரர் கிடைத்துள்ளது
பாஸ்வேர்ட் இன் ஸ்ட்ரிங் லெங்த் கிரீட்டர் தன் 25 ஆனால்
அல்லது பாஸ்வேர்ட் இன் ஸ்ட்ரிங் லெங்த் லெஸ்ஸர் தன் 6 ஆனால்
எச்சோ பாஸ்வேர்ட் சரியாக இருக்க வேண்டும்
ஆனால் ஏதோ பிரச்சினை
இப்போது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது
நம் passwordக்கு என்கிரிப்டட் வால்யூ உள்ளது எம்டி5 என்கிரிப்டட் ஸ்ட்ரிங் மிக நீளமானது 25 கேரக்டர்ஸ் க்கும் அதிகம்
ஆகவே செய்வதென்ன
இந்த ப்ளாக் ஒஃப் கோடு நம் பாஸ்வேர்ட் ஐ என்கிரிப்ட் செய்வதை
வெட்டி ரிஜிஸ்டர் தே யூசர் க்கு கீழே கொண்டு வருகிறேன்
ஆகவே அனுபவத்தில் வரிசை முக்கியம் என்று தெரிகிறது
இது போன்ற எரர்ஸ் உங்கள் கோடு இல் கிடைத்துக்கொண்டு இருந்தால் அந்த கோடை பார்த்து என்ன செய்கிறீர்கள் என்று கவனியுங்கள்
அவ்வப்போது விஷயங்களை கோடு இல் எச்சோ ஆட் செய்தால் அது ஒரு டெபக் செயலாக அமையும்
என் பார்ம் க்கு திரும்பி மேலும் என் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பாஸ்வேர்ட் ஐ ரிடைப் செய்கிறேன்
Registerஐ சொடுக்க சக்செஸ் மெசேஜ் கிடைத்துவிட்டது
ஆகவே நீங்கள் பார்த்தது போல கோடு ஐ கவனிப்பது பிரச்சினைகளை தீர்க்கும்
இம் முறை சீக்கிரம் பிடித்து விட்டேன்
பல முறை வீடியோ வை நிறுத்தி கோடு ஐ பார்த்து பின் தொடருவேன்
நேரத்தை வீணடிக்கக்கூடாது
நாளடைவில் உங்களுக்கும் இந்த தவறுகள் புரியும்
ஆகவே சக்செஸ் கிடைத்துவிட்டது
இப்போது சொல்வது ஒப்பன் ஆர் டேட்டாபேஸ்
இதை செய்ய கனெக்ட் வேரியபிள் தேவை
இல்லை வேண்டாம்
எஸ்கியூஎல் கனெக்ட் எனலாம்
மேலும் கனெக்ட் செய்வது என் லோக்கல் ஹோஸ்ட் செர்வர் க்கு அது என் கணினியே
மேலும் ரூட்
என் பாஸ்வேர்ட் ஒன்றுமில்லை
சொல்வது மைஸ்கிள் செலக்ட் டிபி
இது நம் டேட்டாபேஸ் ஐ தேர்வு செய்யும்
ஆகவே சொல்லக்கூடியது செலக்ட் டேட்டா பேஸ்
இது மிகத்தெளிவே
பிஎச்பி லோகின் மற்றும் இங்கே சொல்வது ஒரு குரி ஐ கொடுக்கவும்
ஆகவே குரி ரிஜிஸ்டர்
இது எக்குவல் டோ மைஸ்குல் குரி
இதுவே டியூட்டோரியல் இல் முக்கிய பகுதி
வால்யூஸ் ஐ இட்டு மற்றும் யூசர்நேம் ஐ ரிஜிஸ்டர் செய்வோம்
ஸ்க்ரோல் டவுன் செய்யலாம்
பார்க்க முடிகிறதா
இது இன்சர்ட் இன்டோ யூசர்ஸ்
இங்கே திரும்பிப் போனால் இந்த பிஎச்பி லோகின் தான் நாம் தேர்ந்தெடுத்த டேபிள்
ஆகவே மைஸ்கிள் செலக்ட் டிபி பிஎச்பி லோகின்
மற்றும் நம் யூசர்ஸ் இல் இன்சர்ட் செய்கிறோம்
அது டேட்டாபேஸ் இல் நம் டேபிள்
மற்றும் சொல்வது வால்யூஸ் பிராக்கெட்ஸ் tableஇன் ஒவ்வொரு வால்யூ வும்
ஆகவே டேபிள் இல் ஒவ்வொரு பீல்ட் உம் இருக்கும் ஆகவே இங்கே திரும்பி ப்ரோவ்ஸ் அல்லது ஸ்ட்ரக்சர் மீது சொடுக்க அதுதான் கிடைப்பது இட் நேம் யூசர்நேம் பாஸ்வேர்ட் டேட்
ஆகவே 1 2 3 4 5
இங்கும் நமக்கு தேவை 1 2 3 4 5
இட் ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகுமென கடைசி டியூட்டோரியல் இல் பார்த்தோம் இல்லையா
ஆகவே இவையே தேவை ஆர்டர் மிக முக்கியம்
இருப்பது நம் நேம் யூசர்நேம் பாஸ்வேர்ட் டேட்
ஆகவே இது வெறும் நேம் யூசர்நேம்
இது பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ரிப்பீட் செய்யத் தேவையில்லை அது சோதிக்க மட்டுமே
இது டேட்
ஆகவே இந்த வேரியபிள் கள்
கொஞ்சம் நிச்சயமில்லாது இருந்தால் அவை இங்கிருந்து மேலே உள்ளன
இங்குள்ளது புல்நேம் யூசர்நேம் பாஸ்வேர்ட் மற்றும் டேட்
இதை புல்நேம் என மாற்றலாம்
ஒக்கே ஆகவே இது வேலை செய்ய வேன்டும்
அதன் பின் சொல்வது யூ ஹேவ் பீன் ரிஜிஸ்டர்ட்
உண்மையில் சொல்வது டை
யூ ஹேவ் பீன் ரிஜிஸ்டர்ட்
ரிட்டர்ன் டோ லோகின் பேஜ்
யூசர் லோகின் செய்ய இதை இண்டெக்ஸ் பேஜ் க்கு ஒரு லிங்க் ஆக கொடுங்கள்
அது எப்படி வேலை செய்கிறது என்று சற்று நேரத்தில் பார்க்கலாம்
இதோ என் முந்தைய பக்கம்
அலெக்ஸ் காரெட் என்போம்
யூசர்நேம் அலெக்ஸ் என தேர்ந்து பின் இது உங்கள் பாஸ்வேர்ட்
யூ ஹேவ் பீன் ரிஜிஸ்டர்ட்
ரிட்டர்ன் டோ லோகின் பேஜ்
இப்போது என் டேட்டாபேஸ் ஐ ப்ரோவ்ஸ் இல் சோதிக்கிறேன்
அலெக்ஸ் காரெட் இருக்கிறது
என் இட் 3
யூசர்நேம் அலெக்ஸ் பாஸ்வேர்ட்
என்கிரிப்ட் ஆகிய பாஸ்வேர்ட் மேலும் என் டேட்
டேட்
அவ்வளவே
ஆகவே அடுத்த பகுதியில் சில விஷயங்களை சுத்தம் செய்துவிட்டு லோகின் செயலை சோதிக்கலாம்
ஆகவே அங்கே சந்திப்போம்
இதற்கு தமிழாக்கம் கடலூர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா